அந்தக் கதவுல கண்ணாடி மாறி பட்ட கதவு சுத்தி மாட்டி இருக்காங்க.

இதுல பூசாரி வந்து பூஜ பண்ணிட்டுருக்காரு.

இதுல ஒரு ஆள் ஒரு பிளாக் கலர் துண்டு போட்டுட்டு நடந்து வந்துட்ருக்காரு.

பாலத்துல ரெண்டு ஸ்கூட்டி நிக்கிது.

பிரெண்ட்ல ஒரு பிளாக் கலர் சேர் இருக்கு.

சுத்தி சுத்தி நிறைய மரம் எல்லாம் இருக்கு.

அ கை அங்க ஒரு எல்லோ கலர் ஷேர் கெடக்குது மேல ஒரு டி_வி ஓடிட்டு இருக்கு.

இதுல ரெண்டுமு தனித்தனியா சீட்டு போட்டு வச்சிருக்காங்க.

இந்த சைடு ரெண்டு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அந்த சைடும் ரெண்டு பேர் இருக்காங்க ஒர்க்கர்ஸ் .

பக்கத்துல அந்த சைடு ஒரு சின்னதா ஒரு வீடு மாதிரி இருக்கு.

பக்கத்துலெயே ரெண்டு பைக் நிக்குது.

இந்த சைடு நறைய புல் செடி எல்லா நிக்குது.

ஒரு பையன் இன்னொரு பையனுக்கு முடி வெட்டி குடுத்துட்ருக்கான் இந்த சைடு ஒரு பொண்ணு இன்னொரு பையனுக்கு முடி வெட்டி குடுத்துட்ருக்காங்க.

இதுல ஒரு எல்லோ கலர் போர்ட் இருக்கு.

இங்க வந்து நெறைய ஃபிஷ்சு நெறைய கிளி நாய்க்குட்டி அந்த மாறி நெறைய உயிரினம் இருக்குது.

ல்ல ரெண்டு பைக் இருக்கு.

இது ஒரு காபி ஷாப் இங்க காபி குடிக்க ரெண்டு பேர் வந்துருக்காங்க.

ரெண்டு பேர் அதுல உட்கார்ந்து இருக்காங்க டேபிள்ல ஒரு பாட்டில் தண்ணீ இருக்கு.

இரண்டு பாத்திரத்தில டிபன் இருக்கு அவுங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க.

இதுல மூணு பைக் இருக்குது அதுல ரெண்டு பைக்ல ஆள்ருக்காங்க.

இதுல பெரிய ஒரு கிரவுண்ட்ல மூணு கிரிக்கெட் பிளேயர்ஸ் கிரிக்கெட் விளையாடிட்டு நிக்கிறாங்க.

மொத்தம் ரெண்டு பிளேயர்ஸ் வந்து விளையாடிட்டு நிக்கறாங்க.

இந்த இடத்துல ரொம்ப வெயில் அடிக்குது அங்க வெயில் நின்னு விளாடிட்டு நிக்கறாங்க.

இது பிரண்ட்ல ஒயிட் கலர் சேர் கஸ்டமர் உட்காரத்துக்கு போட்டுருக்காங்க.

இது ஒரு வீடு மாரி இருக்கு.

உள்ளயிருந்து ஒரு டிம்போ வந்துட்டுயிருக்கு.

பக்கத்துல ஒரு தென்னை மரம் நிக்குது.

இந்த கடை பக்கத்தில் ஒரு சின்ன வீடு இருக்கு.

இதுல ஒரு சின்ன செடி மாறி நட்டு வச்சிருக்காங்க.

இந்த கடையில ஃப்ரண்ட்ல ஒரு பொம்பள போயி நடந்து போயிட்டிருக்காங்க.

சைடுல நெறைய செடி எல்லா நட்டு உட்டுருக்காங்க.